நாம வந்து ஒரே ஒரு single channel அ use பண்ணி நம்ம தெளிவா கேட்கவே முடியாது இதுக்கு தான் நாம ஒண்ணுக்கு மேற்பட்ட channel output அ வந்து நம்ம இங்க use பண்றோம் இதுக்கு பெயர் தான் வந்து stereo output அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணமா நீங்க வந்து உங்க உங்க phone க்கு வந்து ஒரு headphone இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் headphone கூட நமக்கு mono வா தான் வந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த headphone pin லயே பார்த்து இருப்பீங்க ஒரே ஒரு வெட்டு தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு positive இன்னொண்ணு ஒரு ground அப்படின்னு எடுத்துப்பாங்க ஆனா இப்போல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வெட்டு இருக்கும் அப்படின்னா left right அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு channel லா நமக்கு கொடுத்திருப்பாங்க left க்கு ஒண்ணும் right க்கு ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க இது தான் வந்து stereo இதே மதிரி தான் நமக்கு வந்து நிறைய input ஆ கொடுத்து ஆஹ் ஒரு னாலும் சரி எதுனாலும் சரி எந்த விதமான audio signal லா இருந்தாலும் அதை நம்ம output ல கேட்குறது வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட speaker தேவை அதேமாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட amplifier set உம் நமக்கு தேவை அப்போதான் நம்ம left உ right உ இந்த மாதிரி நம்ம வந்து separate டா வந்து அதை வந்து கேட்க முடியும் இப்படி கேக்குறதுனால என்ன தான் advantage அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா advantage அதே மாதிரி வித்தியாசமும் இருக்கும் நீங்க வந்து mono ல கேட்டீங்கன்னா எல்லாப் பாட்~ எல்லா இப்போ ஒரு பாட்டு தான் பாடுறாங்க வச்சுக்கோங்களேன் எல்லாம் instrument உம் அதே மாதிரி பாடுற அந்த voice எல்லாமே same time same speaker ல வந்து உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும் அதை விடயும் உங்களுக்கு real ஆவே இருந்தது மாதிரி ஒரு feeling இப்போ வந்து கிடைக்குதுன்னா அது வந்து stereo வால மட்டும் தான் முடியும் அதாவது left ல வந்து ஒரு அடிச்சு உங்க right காதுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி right காதுல அடிக்கிற ஒரு அடிச்சி left ல வர்ற மாதிரி இருக்கும் surround system இது எல்லாமே வந்து எங்க possible லா இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா stereo ல மட்டும் தான் வந்து possible லா இருக்கும்

okay இதுல இன்னும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ mono னு பாத்துக்கிடீங்கன்னா இதுக்கான recording செலவு அதெல்லாம் பாத்து~ பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் இதுக்கு instrument டும் சரி recording டும் அந்த cost டும் கம்மியா இருக்கும். ஆனா இந்த இது stereo ல வந்து recording cost வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் expensive அதாவது cost வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி extra நிறைய instrument லாம் தேவைப்படும் இது தான் வந்து stereo குள்ள விதியாசம் okay இதை எங்க எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ mono ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க

இடத்துல அதே மாதிரி railway station ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு speaker வச்சுருக்கமாட்டாங்க platform full லா வரிசையா speaker வச்சுருப்பாங்க. இப்படி இருக்குறதுனால அங்க வந்து நீங்க stereo வ use பண்ணவே முடியாது பண்ணலாம் ஆனா வந்து அது clarity இருக்காது clear இருக்காது ஏன்னா இங்க ஒரு speaker ல கேக்குறது அங்க ஒரு surrounding அடிக்கிறது left right இந்த மாதிரியான எந்த வித தேவையும் அங்க இல்ல railway station ல. இதே மாதிரி public அ address பண்றது அதாவது announce பண்ற எந்த place னாலும் சரி அங்க ஒரு mono தான் வந்து best ஆ இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டிங்கன்னா எதாச்சும் ஒரு audio signal அவங்க input ஆ கொடுக்கும் போது அந்த audio signal மட்டும் தான் proper ஆ எல்லா speaker லயும் வந்து output ஆ கிடைக்கும் அதனால வந்து அங்க எந்த விதமான sound disturbance ஓ அல்லது அந்த misunderstanding ஆகுறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவா என்ன வந்து சொல்றாங்களோ அது வந்து எல்லாம் speaker லயும் same மா வந்து இது output ஆ கிடைக்குறதுனால மக்களுக்கும் தெளிவா புரியும் இந்த மாதிரியான public addressing system த்துல வந்து mono வ தான் பயன்படுத்துவாங்க mono audio output அ தான் பயன்படுத்துவாங்க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 அப்பவும் தெளிவா என்ன அவங்க பேசுறாங்களோ அது தான் கேக்கும் அதே மாதிரி left ல நீங்க என்ன வச்சுருக்கீங்களோ அது தான் உங்களுக்கு தெளிவா கேக்கும் ரெண்டுலயும் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுலேயும் வந்து same sound தான் கிடைக்கும் இங்க வந்து left right இல்லன்னா surrounding லாம் தேவையே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அவங்க எதுத்தாப்புல பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒரு வேளை தெரியாம போகலாம் அதுனால வந்து maximun mobile communication ல வந்து அவங்க use பண்ற audio out வந்து mono signal ல தான் அவங்க வந்து use பண்றாங்க வேற இதை use எங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா mobile ல வந்து நம்ம signal ல எல்லாம் வந்து transmit பண்ணும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு transmit பண்ணும் அப்போவும் வந்து அந்த signal ல வந்து mono signal லா தான் வந்து transmit ஏ பண்ணுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இதுக்கான memory எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியா போகும் ஒரு data கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கான memory யும் கம்மியா தானே இருக்கும் அது தான் basic rule இதனால வந்து mobile communication வந்து நம்ம mono வ தான் use பண்ணுவோம் okay இப்போ பாத்துக்கிட்டீங்கனா stereo வந்து எங்க எல்லாம் use பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு படம் பாக்கறீங்க அங்க வந்து ஒரு speaker ல தான் அங்க நடக்குற எல்லாம் நிகழ்வுகளும் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து boring ஆ இருக்கும் அதே நேரத்துல வந்து

இந்த மாதிரி உங்க~உங்களை வந்து ஒரு real world குள்ள வச்சுட்டு இருக்குறதுக்கு காரணம் வந்து இந்த stereo sound system தான் இந்த stereo sound system இருக்குறதுனால தான் இந்த movies எல்லாம் இப்போ அவ்வளோத்துக்கு ரொம்பவே ஒரு நம்மளை வந்து என்ன சொல்றது ஒரு movie பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க நல்லா இருந்துச்சுனாலே படம் பார்க்குறதுக்கு ஒரு படத்தை வந்து கொண்டு போறதே ன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த stereo sound system தான் இதுனால வந்து stereo வந்து இந்த movies ல எல்லாம் ரொம்பவே ஒரு ஆஹ் புரட்சியை கொண்டு வந்த ஒரு system அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி TV show TV ல எல்லாம் வந்து television இதுல நம்ம வந்து stereo sound அ தான் நம்ம வந்து use பண்றோம் அதேமாதிரி இன்னும் எங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து gaming வந்து ரொம்பவே முக்கியம் ஆகிடுச்சி இந்த உலகத்துல வந்து இந்த கணினிமயமான இந்த உலகத்துல வந்து இந்த game வந்து ரொம்பவே ஒரு popular ஆகிட்டு இதுக்கு மிக முக்கியமா வந்து வழிவகை பண்றதும் வந்து இந்த stereo output system தான் இந்த stereo audio system இருக்குறதுனால தான் gaming வந்து இவ்ளோ interest ஆ அப்படி போயிட்டு இருக்குது okay friends இப்போ உங்க எல்லாருக்குமே mono னா என்ன stereo னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்ளோ நாள் உங்களுக்கும் வந்து doubt இருந்திருக்கும் இது என்னாடா mono இது என்ன stereo எதுக்குன்னே தெரியாம நம்ம வந்து அந்த options லாம் use பண்ணிக்கிட்டு இருப்போம் okay இன்னும் ஒரு எடுத்துகாட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாத்துக்கோங்க ஒரு பெரிய auditorium இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து ஆஹ் right ல கொஞ்சம் speaker right ல ஒரு அஞ்சு left ல ஒரு அஞ்சு speaker வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து stereo amplifier use பண்ணிருக்காங்க அந்த stereo amplifier லயும் வந்து option இருக்கும் நம்ம mono லயும் use பண்ணலாம் stereo லயும் use பண்ணலாம் இப்போ வந்து நீங்க அங்க வந்து stereo ல வந்து ஆஹ் select ல இருந்துச்சுன்னா நீங்க இப்போ பேசும்போது எதாவது ஒரு ஆஹ் பக்கத்துல தான் கேட்கும் அப்போ நீங்க நினைச்சுடக்கூடாது amplifier ல ஏதோ problem இருக்கோ அங்க இங்கயும் சொல்லிட்டு நீங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து check பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது stereo ல இருக்கு அதனால தான் வந்து நமக்கு வந்து கேக்க மாட்டேங்குது எல்லா இதுலேயும் வந்து ஒரே மாதிரி கேக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா mono ல வச்சுருக்கணும் அப்போ எல்லாம் வந்து left right அது எதுவுமே பாக்காது கண்டிப்பா எல்லா இடமும் கேக்கும் அந்த stereo எதுக்காக அவங்க use பண்றாங்கன்னா இந்த sound க்கான quality அதாவது நம்ம வந்து கேக்குறது வந்து அவ்வளவு real ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி input டும் நம்ம ரெ~ ஒண்ணுக்கு மேற்பட்ட input கொடுக்கணும் அப்போதான் இந்த stereo வந்து correct டா வந்து function ஆகும் okay இப்ப உங்களுக்கு stereo னா என்ன mono னா என்னன்னு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்க கிட்ட வந்து stereo வுக்கான amplifier இல்ல இதை நம்ம வந்து amplifier அ வச்சே அந்த output எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து காட்டுறோம்

அங்க நமக்கு மூணு option automatic ஆ நம்ம use பண்ணிக்கலாம் mono use பண்ணிக்கலாம் அதே மாதிரி parallel connection கொடுக்குறாங்க bridge connection சொல்றாங்க இந்த மாதிரி நமக்கு மூணு connection னையும் வந்து stereo amplifier முலமா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா உங்க கிட்ட ஒரு mono amplifier இருந்துச்சுன்னா நீங்க mono output அ மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும் அதை வந்து நீங்க stereo வா எடுத்துக்க முடியாது okay இப்போ உங்ககிட்ட stereo இருந்துச்சுனா நீங்க எல்லாம் விதமான output டையும் எடுத்துக்கலாம் okay friends video நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் video புடிச்சிருந்துச்சுனா மறக்காம like பண்ணுங்க உங்க friends யாருக்காவது useful லா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கும் share பண்ணுங்க channel ல இது வரைக்கும் subscribe பண்ணலைன்னா மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell button னையும் தட்டி விடுங்க அப்போதான் நம்ம போடுற videos உங்களுக்கு notification அ வரும் மீண்டும் ஒரு புதிய video ல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். Hello ஆஹ் hi, this is from rent your property, how can i help you?

அப்படியா எந்த location ன்னு தெரிஞ்சிக்கலம்மா?

Near by பூந்தமல்லி near by பூந்தமல்லி னா மாங்காடு ஏரியா வா or வந்து போரூர் இல்ல

நீங்க எப்டி தேடுறிங்க PG மாதிரி வேணுமா? இல்லனா வந்து apartment ல வீடு வேணுமா இல்ல independent எங்க கிட்ட actually PG இருக்கு okay வா PG அப்டினா food எல்லாமே குடுத்திருவாங்க fully furnished room ஆஹ் இருக்கும் எப்டினா கிட்டத்தட் hostel மாறி தான் butrestriction னு எதுவுமே கெடயவே கெடையாது okay வா ஆதுல வந்து one sharing, two sharing and three sharing வரைக்கு இருக்கு and வந்து உம் ஹம் PGPG க்கு வந்து single room னா thirteen K வரும் இதுவே two sharing னா ten K and three sharing னா eight K வருங்க ஆமா single ஏன்னா வந்து full அ AC room அந்த room ல balcony இருக்கும் fully furnished னு சொன்னேல அஹ் fresher, bed, cot எல்லாமே நாங்களே குடுத்துருவோம் and Two sharing க்கு வந்து ten K வரும் mam Thirteen K ஆமா என்ன வந்து single room with balcony AC room ல so அந்த மாறி தாங்க kitchen self sti~ self cooking உ allowed உண்டு உங்களுக்கு food வேனும்னா என்ன வேணுமோ அத செஞ்சு தரதுக்கு ஆல்லு இருக்காங்க இல்லாமா அதெல்லாம் including மா including தா thirteen K இல்ல அந்த மாரி options எதுவும் இல்லங்க Thirteen K ஆமா நீங்க pay பன்னி தான் ஆகனும், நீங்க பேசாம வந்து apartment இல்லேன independent house அந்த மாரி எதாவுது பாக்கலாமே நீங்க

Thirteen ஆஹ் one three thirteen K ஆஹ் ஆமா இல்ல fully furnished எங்ககிட்ட PG எல்லாமே fully furnished தான் Self cooking உ available உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே cook பன்னியும் தருவாங்க ஆமா food உம் சேர்த்து தான் food, electricity bill எல்லாமே சேர்த்~ ஆமா two sharing க்கு ten K, three sharing க்கு வந்து eight K

ஆமா single room சொன்னேல அது மட்டும் தான் மா with AC மத்த ரெண்டுமே non AC தான் Two sharing ல AC வேணும்னாவா? அந்த மாரி இப்பதைக்கு எதுவுமே available இல்லையே mam

இல்ல apartments ல வந்து actually நெறைய students லா இருக்காங்க அதாவுது bachelors மட்டும் இருக்குற மாறி apartments லா இருக்கு எங்ககிட்டயே available இருக்கு உங்களுக்கு bachelors இருக்குற மாறி வேணும்னா நாங்க அது மாறி பாப்போம் இல்ல family இருக்குற area வேணா பாக்கலாம்

இப்ப நாங்க அஹ் with AC இப்ப நாங்க arrange பண்ணணுனா எப்படியும் ஒரு forteen K வதும் ஆகும் mam

இல்ல இல்ல mam இல்ல mam அந்த மாரி option எல்லாம் எதுவும் இல்ல இப்போதைக்கு நீங்க அப்டியே two sharing இல்ல இல்ல நீங்க two sharing க்கு நீங்க வந்து இப்போ AC கேட்டாலே per head க்கு எப்படி per head க்குதா நா ten K சொனேன் two sharing க்கு ஆஹ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ten K சொல்லல per head க்கு ten K அப்டி சொனேன் ஆமா இப்ப எப்படினா two sharing னா room Actually நீங்க வந்து property visit பண்ணாதா உங்களுக்கு தெரியும் ரெண்டு balcony இப்போ two sharing நாளே ரெண்டு balcony தனி தனியா separate seperate room மாதிரி தா இருக்கும் நீங்க சுத்தி இருக்குறது எல்லாமே அப்படிதா

ஆஹ் apartment ல கேக்குறீங்களா? இல்ல independent house மாறி கேக்குறீங்களா? ஆஹ் இல்லங்க எல்லாமே தனித்தனி room தான் இப்ப three sharing னாலும் எப்டி சொல்றது room குள்ள room தனித்தனியா அவங்க அவுங்களுக்குன்னு privacy ஆய்ரும் அந்த மாதிரி தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே use பன்னிக்கலாம் actually எல்லாமே இங்கே available ஆ இருக்கு okay வா அய்யோ Fan எல்லா இதுலையும் fan இருக்குங்க fan வந்து mandatory ல fan இருக்கு single single room ல மட்டும் தான் AC கண்டிப்பா அதுக்கு தான் நா actually நாங்க இந்த மாதிரி ஒரு இது run பண்ணிட்டோம் immediate ஆவே நாங்க clear பண்ணி குடுப்போம் actually நீங்க வந்து எங்களுக்கு mail பண்ணலாம் or just இந்த app லே complaint raise பண்ணிங்கனா உடனே எங்களால action எடுக்க முடியும் ஆஹ் நீங்க சொல்ற அந்த period வந்து அஞ்சு floor இருக்கு lift available twenty-four hours வும் available தான் Lift லயே landline இருக்கு நீங்க அதுலயே contact பண்ணலாம் அப்டி இல்லனாலும் ஒவ்வொரு floor லையும் நாங்க helpline numbers எல்லாம் note பண்ணி வச்சிருக்கோம் okay வா நீங்க அது பார்த்தே யார் கிட்ட வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஆமா apartments bachelor இருக்குறதுக்கு தனி apartment இருக்கு family இருக்குரத்துக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது அங்க பண்ணிக்கலாம் Okay நீங்க எவ்ளோ rent pay பண்ணுவிங்க? எவ்ளோ rent twenty K pay பண்ற மாதிரி twenty K pay pay பண்ற மாதிரினா ஆமாங்க அந்த மாதிரி தான் எங்க கிட்ட இருக்கு இப்~ நாங்க வந்து fix பண்ற cost வந்து PG மாதிரி இல்ல person per head க்குனு அப்படில்லா நாங்க cost பண்ணல ஒரு flat க்கு எவ்வளவு rent ஆ அப்படிதா நாங்க fix பண்ணி இருக்கோம் ஆஹ் இருக்குங்க twenty K ல three BHK fully furnished எங்க கிட்ட எங்க available ஆ இருக்கு உம் Water supply வந்து twenty four hours into seven okay வா அவ்வளவு பேரு available இருக்கு and normal water ல அந்த facilities இருக்கு தண்ணிக்கு என்த பிரச்சனையும் இல்ல mam ரெண்டு room ல attached bathroom இருக்கு ஒரு room ல மட்டும் actually room க்கு வெளிய side ல தான bathroom இருக்கும் kitchen லா fully furnished தா mam இப்ப அந்த ரெண்டு room ல AC ஒரு room மட்டும் hall AC ஆஹ் Hall ல வந்து soffa இருக்கு chair எல்லாமே இதுல TV வும் இருக்குங்க hall ல ஒரு TV இருக்க and வந்து ஒரு room ல மட்டும் ஒரு TV வச்சிருகோம் இருக்கு இருக்கு hall எல்லாமே இருக்கு ஆஹ் எல்லா room லையும் cot இருக்கு cot, bed எல்லாமே இருக்கு but என்ன எந்த issue வும் இல்ல but எங்கெங்க நாங்க property குடுக்க அதுதாங்க lift facility ல twenty-four and lift seven அதுலயே நாங்க helpline number எல்லாம் எழுதி ஒட்டிருப்போம் PG மாதிரியே தான் இதுவும்

பத்து வண்டினாலும் கண்டிப்பா அது place பண்ற மாதிரி இப்ப வந்து எங்களோட parking safe time மும் ஒரு ஒரு flat க்கு ஒரு நாலு car park பண்ற அளவுக்கு எங்க கிட்ட space இருக்கு நீங்க நாலு car எடுத்திட்டு வந்து கூட park பண்ணலாம் இல்ல பத்து வண்டி park பண்ணலாம்ல அந்த இடத்துல உம் okay Okay two BHK க்கு வந்து rent பாத்திங்கனா வந்து ten K ல ஒன்னு இருக்கு ten K எப்படினா அது semi furnitured மட்டும் தான் இப்ப available இருக்கு ஒரு room மட்டும் AC attached bathroom ல ஒரு room ல non AC வெளிய தான் bathroom இருக்கும் facilities available ல இருக்கு parking facilities எல்லாமே இருக்கு Electrical issue அந்த மாதிரி எதுவுமே இல்லேங்க உங்களுக்கு வீட்டுலே எல்லாரோட helpline number உம் okay எல்லாமே இருக்கும் waitness number security number

One BHK க்கு seven K ங்க அது One BHK க்கு வந்து எங்க கிட்ட இப்ப available ஆ இருக்கு fully furnished தான் அது ஒரு room ஒரு hall ஒரு kitchen place வந்து i mean square feet கம்மிய தான்இருக்கு ஆமா fully furnished தான்

Actually என்னோடது இப்ப நான் சொன்னேன்ல apartment அதுவே வந்து gate க்கு community தான் உள்ளே வந்து ஒரு சின்ன supermarket இருக்கு ஒரு two கிலோமீட்டர்ஸ் ல வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் and வந்து ஒரு five கிலோமீட்டர் தாண்டி போன ரெண்டு காலேஜ் இருக்கு

அதெல்லாம் ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் problem ஏ இல்ல mam twenty-four into seven security and lift facility water facility எல்லாமே available Safe ஆன area தான் bachelor தான் இங்க இருக்காங்க male மட்டும் இல்ல female தான் நெறையா எங்க apartment ல இருக்காங்க so safety க்கு guarentee தான் அஹ் வேற எதாவது enquires இருக்கா

இல்ல bachelor area அப்டின்குற நாலா பக்கத்திலயே சில mess எல்லாமே available லா ஆ இருக்கு இப்ப ஆமா ground floor லயே parking பன்னல்ல parking பக்கத்துலய association இருக்கு association members லாம் வந்து எப்பவுமே அங்க இருப்பாங்க morning to evening அங்க தான் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன problem னாலும் அவங்ககிட்ட வந்து நீங்க சொல்லலாம் ஆமா கண்டிப்பா visit பண்ணலாம் நீங்க என்னைக்கு வரிங்க?

Okay mam sure mam thank you so much bye hello

அக்கா, எப்படி இருக்கீங்க?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 உம் நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டியா? எப்படி இருக்க? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? உம் சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன special எதுவும் இருக்கா ஒரு special லும் இல்லை. சாம்பார்தான் பருப்பு. இன்னைக்கு ஓ இன்னைக்கு செவ்வாய்கிழமைன்றதுனால பருப்பா?

சரி சரிடா, சரிடா

ஹம் வேலைக்கு போயிட்டாங்கக்கா.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

ஆமான்டா வேலைக்கு போயிட்டுதான் இருக்கேன். இன்னைக்கு leave கொஞ்சம் tired ஆ இருந்துச்சு leave போட்~ வேலைக்கு போனா ரொம்ப busy ஆ இருப்பீங்க TVserial எல்லாம் எதுவும் பாக்க மாட்டீங்க. அப்படி இல்ல, நம்ம நம்ம TVserial இல்லாம பொழுதே போகாதே

நமக்கு இது யூடியூப், இன்ஸ்டாகிராம்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 ஓ, உங்களுக்கு அதனால அதுவே

சரிக்கா. சரி, சரி

அம்மா காலைல ஒன்பது மணிக்கு போயிட்டு வர night ஒன்பது மணி ஆயிரும். அதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் என்ன பண்ணுவேன்? இதோ பக்கத்து வீட்டு குட்டி பசங்களோட விளையாடுவேன்.

அப்புறம் வந்துட்டு நான் எப்படி phone பார்க்க TV பார்க்க ஏதாவது படம் பார்க்க இப்படியே பொழுது போயிரும்க்கா.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 வாரிசா? வாரிசு நல்லாருக்கா? ஹம் அந்த அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல.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 ஆமா, அது பழைய கதை மாதிரிதாங்கா இருக்கு. என்ன கதை? எப்படி இருக்கு? அது எப்படின்னா, விஜய் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சரியான பணக்காரனா இருப்பான். ஒரு company வச்சுட்டு.

அதுவந்துட்டு இவனை, அவனுக்கு மொத்தம் மூணு மகன்கள்.

மூணு மகன்கள அப்ப, அடுத்த வாரிசு யாருக்கு?

இதை, நம்ம முழுசா ஒருத்தன்ட்ட ஒப்படைக்கணுமேன்னு சொல்லிட்டே இருப்பான். அதாவது, இவன் சொத்து அந்த company எல்லாத்தையும் ஒருத்தன்ட்ட ஒப்படைக்கணும்.

வந்து மூணு பேருக்கு வந்து போட்டி வைப்பான்.

அந்த போட்டி வைக்கிறதுக்கு, நீ வந்துட்டு என்ன மூணு பேரு யார்? யார்? விஜய். இன்னொருத்தன் ஷாமு, இன்னொருத்தன்?

சாம் அந்த இந்த படத்துல இருப்பான்ல தில்லாலங்கடி படத்துல கெட்டவனா இருப்பான்ல. தில்லால~ ஆமா, அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு இவன். அவன் வந்துட்டு தெலுங்கு படத்துல நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா பார்த்தேன், பார்த்தேன், பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன். audio launch ல பார்த்தேன். ஆஹ் சொல்லு.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 ஹம் மூணு பேருல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒப்படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இது பண்ணுவான். யாருக்கு நம்ம கொடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அடுத்த வாரிசு யாருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு birthday party ஏதோ ஒரு இதில

முடிச்சதுனால சொல்லுவான். அவன் சொல்லும்போது உடனே இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா எனக்கு உங்க சொத்து இந்த மாதிரி இது எதுவுமே வேணாம்.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

நான் வந்து தனியா business start பண்ண, அப்ப உனக்கு வந்து இங்க இடம் இல்ல. நீ வெளிய போ, அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான் விஜய்யை.

ஆமா. அவங்க அப்பா சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஏழு வருஷமா அவன் வீட்டுக்கே வரமாட்டான்.

ஏழு வருஷமா வீட்டுக்கு வராததுனால வந்துட்டு அங்கேயே இருப்பானா. அங்கேயே இருக்கும்போது என்னவாகும்னா என்னமோ,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

அவங்க அம்மா வந்துட்டு, அறுபதாம் கல்யாணம் வரும். அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து phone பண்ணி கூப்பிடுவா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு நான் வராத மாதிரி சொல்லுவான். இவ வந்து அழுகிற மாதிரி இவ phone ன வச்சிருவா. அதனாலதான் அவன் வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து வருவான். அப்பதான், இந்த பாட்டு வரும். ஆராரி ராரிரோ கேக்குதம்மா